ஒரு பெட்ரூம்மு . ஒரு கட்டில் இருக்கு. அதுல ஒரு மெத்த. அப்பறமா ரெண்டு ஒயிட் தலகாணி இருக்கு.

அத பிளாக் பாரஸ்ட் ஸ்டைல அத ரவுண்டு ஷேப்ல பண்ணி வச்சிருக்காங்க.

ரெண்டு ஆள்கள் நிக்கறாங்க ஒரு ஆள் வந்து அதுல அ ப்ரூம் வெச்சு கிளீன் பண்ணிட்டே இருந்துட்டுருக்காரு.

அதுல நம்ம மெதக்குறதுக்கு தேவையான அந்த ஒரு மெதவ ரிங்கு இருக்குது சுத்தி வந்து மலையும் நெறய மரங்களும் நிக்கிது.

வீ_யு கலிபோர்னியான்னு ஒரு ப்ளூ கலர்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த பில்டிங்கில .

இதுல தொங்கி போடக்கூடிய செவர்லெல்லா நம்ம தொங்கி போடுவோ இல்ல அதுல நறைய செடி எல்லா இருக்கு.

ஒரு டேபிள் இருக்கு அதுக்கு மேலயும் சின்ன சின்ன செடிகள் எல்லாம் ஓ ரெட் கலர்ல ஒயிட் கலர்ல பிங்க் கலர்ல எல்லாம் பாக்ஸ்ல செய்து வச்சிருக்காங்க.

தங்க நிறத்தில செய்த புத்தர்கள் சில நடுவுல இருக்கு.

சோபா ஒரு ஃபேனு அப்புறம் சீலிங்லெல்லா நறைய ஒயிட் லைட் இருக்கு.